கஸ்டமர் வந்தா உக்காறதுகாக சேர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க.

ஜுவல்ஸ் எல்லாமே கண்ணாடி ரேக்குள்ள அடிக்கி வெச்சுருக்காங்க.

கார்டன் ஏரியால உக்காரதுக்காக கொஞ்சோ சேர்ஸ் போட்டு வெச்சுருக்காங்க.

இது ஒரு பஸ்டேண்டு இதுல கொஞ்சம் பஸ்ஸஸ் எல்லா பார்க் பண்ணிருக்காங்க.

அதுல ஒருத்தர் சாண்டா கிளாஸ் மாதிரி டிரஸ் பண்ணிருக்காரு.

ஒவ்வொரு ப்ளாக்ஸ்க்கு வெளியவு வண்டிங்க எல்லாமே பார்க் பண்ணி வெச்சுருக்காங்க.

இது ஒரு லாண்ட்ரி ஷாப் பீகாக் லாண்டரின்னு என்ட்ரன்ஸ்ல நேம் போர்ட் வச்சிருக்காங்க.

கொஞ்சோ துணிங்க ரேக்ஸ்ல அடுக்கி வச்சிருக்காங்க கொஞ்சோ என்ட்ரன்ஸ்ல ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க.

பக்கத்திலயே நெறைய பூச்செடிங்க வெச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க.

கொஞ்சம் பொருள் ஹாங் பண்ணி விட்ருக்காங்க.

கொஞ்சம் பேர் அது பக்கத்துல நின்னு ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்ருக்காங்க.

இது ஒரு ஸ்டேஷனரி இதுல நறைய ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வெச்சிருக்காங்க.

இது ஒரு கவர்மெண் ப்ராஜெக்ட் நடந்துட்ருக்குற ஒரு சென்டர் .

அந்த பர்சன் ப்ளூ கலர் டி_ஷர்ட் போட்ருக்காரு.